ஹம் உம் ஆமா அண்ண ஆமா அண்ணா நறிய பேத்தை hide பண்ண முடியும்லனா

ஆமா அண்ணா ஒரு சிலிர் பாதங்கான status காட்டும் ஒரு சிலருக்கு காட்டது.

Message first first button ஆ வைச்சு type பன்றதுகுலே போதும் போதும் ஆகிரும். அதுனால call லே பண்ணி பேசிரலாம் யாரு send பன்னிருகதுன்னு அப்பிடின்னு call லே பாத்துக்கலாம்

Health issues வரத்து நறிய

எல்லாமே நம்ம கைலே இருக்கு ஆமா அண்ணா

Proof ஆ எடுத்து கிட்ட okay

ஆமா ஆமா ஆமா அண்ணா

ஹம் ஆமா பக்கத்துல இருகுறன்வங்க குட நிமிந்து பக்க மாட்டாங்க

இல்ல அண்ணே நான் கூட ஒரு news பார்த்தேன நான் கூட பார்த்தேன் ஒரு news இந்த side காத side full damage ஆன மாதிரி பார்த்தேன் ஆமா night வந்து தூங்குரதுகுலம் late பன்றங்கலைய எல்லாம் games நான் உள்ள games தான் android full game தான kids addict ஆயிட்டு mobile use பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஆமா எங்க அப்பளம் பாருங்க யாராவது phone வந்த என்திருபரு

ஆமா அண்ணா யாராவது தெரிஞ்சவங்க கூட யாருக்கும் தெரியாம message கூட பண்ணிக்கிறாங்க அண்ணா call பண்ணி பேசுற விஷயத்துல message லே பேசி முடிச்சிடுறாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது

அது உடையறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது விழுந்தா தண்ணிக்குள்ள விழுந்தா தான் உண்டு அது

ஆனா இது அந்த basic mobile உடைஞ்சிருச்சுன்னா கூட அதுக்கு செலவு பண்ற காசும் கம்மி

Temper ரே போயிருச்சுன்னா ரெண்டு ஆயரம் ஆகுது நிறைய phones எல்லாம் இப்போ camara மட்டுமே நிறை phones வந்திருக்கு இப்போ நிறைய பேரு இதுல வந்து social media அது இது நான் அதிலேயே நிறைய காசெல்லாம் வர்ற அளவுக்கு எல்லாம் பண்றாங்க reel

ஆதுனால அந்த app கு வந்துட்டு publicity ஆகும்.

உம் அந்த match சே பாக்கலைனாலும் scores மட்டும் பாத்துக்கலாம்.

Train ticket குட நம்ம தான் நேருல போயிடு வாரோம்.

ஆமா ஆமா one day கூட தேவையில்லை நிறைய பேரு use பண்ற விதத்தை பார்த்தா. Charge போட்டுட்டாலும் பக்கத்துல உக்காந்துக்குறாங்க charge ஏறனும் சீக்கிரம் ஏறனும் சீக்கிரம் ஏறனும்னு. ஆமா கவனிக்கிறது இல்ல. நறிய mobile வந்து battery தனிய வரத்து இல்லைல அண்ணா. நான்

இல்ல நிறைய பேரு அப்படித்தானே அண்ணா இருக்காங்க அதை பத்திலாம் கவனிக்கிறது இல்ல அது எதுனலைன்னு தெரிஞ்சுக்கிறதும் இல்ல. அதை பத்தி சொன்னாலும் எடுத்துக்க மாடிங்கிரங்க. உம் ஒரு சிலருக்கு இருக்கு ஆனாலும் கொஞ்சம் சரி என்ன ஆயிரும் அப்படிங்கற மாதிரி இருக்காங்க.

மழையில அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு signal கிடைக்காது இல்லன்னா. Okay okay அண்ணா உம்

Tower கிடைச்சதுன மட்டும். ஆனா இப்போ whatsappல யே money லம் share பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல அண்ணா,

அண்ணா பணம் பணம் விஷயத்துல நேரா bank போய் பண்ணிட்டு. ஆரம்பத்துல இருந்து இல்லேன்னா இப்போ குட பயப்புடுரங்க. உம் உம் திரும்ப return வந்துடுமா three days ல வந்து return வந்துரும்.

Recent ஆ என் friend கூட இந்த மாதிரி தான் பணம் அனுப்பிட்டு பணம் அவங்களுக்கு போய் சேரல இவளுக்கு வந்து debit ஆகிடுச்சு அவ என்னாச்சு ஏதாச்சும் புலம்பிட்டே இருந்தா அப்புறம் வந்துருச்ச three days ல.

தனமா But ஆகல அப்புறம் நான் தான் சொன்னேன three days கண்டிப்பா வந்துரும் பயப்படாதன்னு இல்ல வந்துருச்சுன்ன three days வந்துருச்சு return.

ஆமா ஆமா phone charge கும் எல்லா network லாம்.

உம் இல்ல நாலாம் risk எனக்கெல்லாம் risk ஆகிருச்சு ஏன்னா exam online exam தான் எழுதணும் என்னோட files என்னோட paper submit பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்ச afternoon exam முடிச்சிட்டு எங்களுக்கு . Evening ஆறு மணி ஆயிடுச்சின்னா submit பண்றதுக்கு அப்புறம் college ல phone பண்ணி inform பண்ணி அவ்வளவு problem ஆச்சு என்னன்னு இவ்ளோ நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க அப்புறம் போய் courier எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆறு ஆறரை ஆயிடுச்சு நான் போய் சேரதுக்கு. வ open ஆகுறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எனக்கு அது எங்க வீடு இருக்கிற இடத்துக்கு tower ரே சுத்தமா கிடைக்காது. காட்டுக்குள்ள வேற இருக்கோமா சுத்தமா tower ரே கிடைக்காது season அப்படி வேற மழை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரே ஒரு exam last exam. உம் ரொம்ப கஷ்டம் ஆகிருச்சுன. அது பரவால்ல அண்ணா எனக்கு ஒரு வருஷம full வே Online class தான போச்சு எங்களுக்கு எல்லாம் பேரே வச்சுட்டாங்க கொரோனா batch நு. எங்க வேலைக்கு போனாலும் நீங்க கொரோனா batch ஆச்சு உங்களுக்கு என்ன experience இருக்கு எப்படி வேலை கொடுக்கிறது அப்படின்னு தான் கேக்குறாங்க. சுத்தமா எனக்கெல்லாம் experience இல்லனா எங்கனா போய் வேலைக்கு சேர்றது அதுவேற ஒரு பக்கம் problem ஆ இருக்கு. என்னமோ miss ஆன மாதிரி ஒரு feel அண்ணா ஆமா அண்ணா அது இல்ல அப்படின்னா நமக்கு ஒரு நாலு சுத்தமா ஓடாது எதுவுமே நடக்காது. ஆமா அண்ணா இந்த phone தான் அண்ணா எல்லாத்தையும் சோம்பேறிய ஆகிடுச்சு. உம் எதா இருந்தாலும் முன்னாடி எல்லாம் பாருங்க வீடு தேடி வந்து invitation கொடுத்துட்டு போவாங்க இப்ப எல்லாம் friends லம் பாருங்க phone லே அனுப்பி விட்ட்ரங்க invitation எனக்கு கல்யாணம் வந்துரு.

உம் உம் ஆமா ஆமா நீயும் அப்படி பண்ண நானும் அப்படி பண்ற அப்பிடிங்கிற மாதிரி இருக்கு.

எல்லாருக்கும் அதுக்கு எத்த மாறி இருக்கு எல்லாமே

இப்ப எல்லாம online shopping பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அண்ணா உம் உம் அப்போ இப்போ வந்த basic mobile ல விட android okay தான் but அதை use பண்ற மாதிரி use பண்ணனும் okay அண்ணா. ஹம் சேரி எடுத்துகல okay நான் okay நான் உம் உம் ஆமா அண்ணா

உம் யாராவது ஒருத்தருக்கு inform பண்ண மாரிஆய்டும்ல okay அண்ணா.

Okay அண்ணா சேரி okay அண்ணா நான் வந்து smartphone வாங்குறேன் வாங்கிட்டு உங்களுக்கு message பண்றேன் Okay அண்ணா okay அண்ணா சேரி அண்ணா வீட்லைலாம் கேட்டேன்னு சொல்லுங்க okay அண்ணா உம் okay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 நல்லாயிருக்கேன் நீ எப்படி இருக்க பிரியங்கா நல்லா இருக்கேன் இப்போ recent ஆ வாரிசு movie இறங்க போகுதுன்னு சொன்னீங்க பார்க்க போணுமா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 நமக்கு அந்த serial தானடி entertainment முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஆஹ் serial பாக்க மாட்டோம் எங்கயாச்சும் friends கூட jolly ஆ வெளியே சுத்துவோம் எதாச்சும் game அந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்போம் இப்ப எல்லாம் fashion ஆயிடுச்சுல்ல இப்ப எல்லாம் உலகம் மாற மாற நமக்கு வந்து TV அதுல உள்ள serial அந்த மாதிரி தானே இருக்குது அதனால அப்படியே போயிட்டே இருக்கு ஆமா அப்ப serial பார்க்க தொடங்கிட்டீங்க நீங்க அப்ப இனி ஆமா இப்ப ஒருவேளை பார்க்க போகணும்னா இது theatre போற idea வா இல்லை வீட்டுல இருந்து பார்க்கிற மாதிரியா ஆஹ் இப்ப எல்லாம் mobile வந்துட்டல்ல பிரியங்கா நம்ம எதுக்கு theatre போகணும் வீட்டுலயே பாக்கலாமே பிரியங்கா

முன்னாடி எல்லாம் family யோட entertain ஆ போவோ~ ப~ entertain பண்ண போவோம் இப்பெல்லாம் அப்படி யாரு பிரியங்கா போறா family யோடயோ ஆனா வந்து சில boys எல்லாம் friends கூட போவாங்க பாத்தியா அதெல்லாம் பாக்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கும் ஆனா

ஆஹ் நம்ம அப்படி இருந்தாலும் பழைய காலத்துல எவ்ளோ entertainment மாதிரி வராதுல்ல மிந்தில நம்ம theater போய் பாக்குறது வந்து ஒரு தனி இதுதான் நம்ம வீட்ல பாக்குறதோட வீட்ல தனியா இருந்து பாக்குறதுக்கும் theater theater ல நிறைய பேர் கூட இருந்து பாக்கறதுக்கும் difference இருக்குல்ல ஆமா பிரியங்கா அனா எனக்கு நல்லா ஆசையா இருக்கும் முன்னாடி நம்ம school படிக்கும் போதோ coco விளையாடுவோம் அது விளையாடுவோம் இது விளையாடுவோம் நினைச்சு கூட தொட்டில் ஆடுவோம் எல்லாம் விளையாடுவோம் ஆனா இப்ப வந்து அதெல்லாம் இல்லை பாத்தியா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 ஆமாக்கா அதெல்லாம் இப்ப வந்து என்ன தெரியுமா மிந்தி வந்து நம்ம theatre போவோம் கொஞ்சம் வெளிய போயிட்டு shopping போயிட்டு beach போறது அந்த மாதிரி போயிட்டுதான் நம்ம cinemas போவோம் இப்ப வந்து என்ன தெரியுமா எல்லாமே அவங்க வீட்ல வீட்லையே பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து இது பாக்கறதும் movie பாக்கறதும் அடுத்தது shopping வெளியே போறது கிடையாது எல்லாமே online ல order பண்ணிட்டு வாங்கறது

எது வந்து நம்ம வந்து life அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது life க்கு பொழுதுபோக்கு வேணும் entertainment இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் என்ன சொல்றது அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க

அப்படி இப்படி நிறைய விளையாட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து பாருங்க இப்பொவுள்ள குழந்தைகளுக்கு அதுவே எதுவுமே தெரியாது எல்லாமே video games ன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா வெளிய போயிட்டு விளையாடுற சுகமே தனி அது அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது ஆமா பிரியங்கா முன்னாடி எல்லாம் பாத்தியா family family ஆ இருந்து ஆஹ் துண்டு குலுக்கி போட்டு விளையாடுவாங்க நமக்கு தெரிஞ்சு ஆஹ் carrom board விளையாடுவாங்க இப்ப எல்லாம் family எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு கூட்டுக் குடும்பமே இப்ப எங்கேயுமே இல்லை கூட்டுக்குடும்பமா இருக்கும்போது நல்லா entertainment பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாரும் தனித்தனியா இப்ப வந்து சின்ன பிள்ளைங்களை கூட என்ன பண்றதுன்னா சொல்லிக் கொடுக்கமாட்டேங்கிறாங்க இது சித்தி இவர் சித்தப்பாஅந்த மாதிரி சொல்லி கூட கொடுத்து வளர்க்க மாட்டேங்கறாங்க என்ன சொல்றது அப்படி இருந்தால்தானே நம்ம வந்து இது சித்தப்பா சித்தின்னு தெரியும் ஆனால் வந்து பிள்ளைங்களை கூட மறைச்சு மறைச்சு வளர்த்து அவங்களை வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி அவங்களுக்கு ஒரு கையில ஒரு mobile கொடுத்து அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒருக்கா mobile பாட்டெல்லாம் போட்டு எடுத்து குடுத்~ அவங்களை வந்து அப்படி வளர்க்கிறாங்க entertainment ன்னா என்னன்னே தெரியாம குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க

மிந்திலாம் நம்ம பாட்~ நம்ம நம்மளோட side ல வந்து எப்படி தெரியுமா பாட்டி வந்து இது சொல்லுவாங்க பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப பாருங்க எல்லா குழந்தைகளுக்கும் phone கொடுத்துட்டு அவங்களுக்கு rhy~ phone இல்லைன்னா rhymes போட்டு கொடுத்துட்டு ஆஹ் சாப்பிட சொல்லுங்க சாப்பாடையும் முன்ன கொண்டு வச்சிருவாங்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலத்துல வந்து எல்லாருமே இப்போ வந்~ night உ சாப்பிடுறதா இருந்தா எல்லாருமே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 முன்னாடி எல்லாம் பாத்தியா family ஆ சாப்பிடுவோம் பாத்திருப்பியா இப்ப எல்லாம் அதை எந்த வீட்லயுமே பார்க்க முடியாது family ஆ சாப்பிடும்போது நம்மளோட நிறைகள் குறைகள் எல்லாம் சொல்லி அதுல ஒரு entertainment பண்ணி அதுல ஒரு சிரிச்சு மகிழ்ந்து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 ஆமாக்கா இப்ப எல்லாம் பார்க்கவே முடியலை முந்தி எல்லாம் நம்ம வந்து leave கிடைச்சுதுன்னா நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இருந்து விளையாடி எல்லாருமே சிரி~ சிரிச்சு joke சொல்லி அடுத்தது இப்ப வந்து TV பார்க்கணும்ன்னா கூட நம்ம வந்து மிந்தியெல்லாம் ஒரு TV தான் இருக்கோம் எல்லாருமே சேர்ந்து இருந்து ஒரு வீட்டுல இருந்து அதுல வர்ற jokes லாம் சொல்லி அவங்களோட comments சொல்லி அப்படி சிரிச்சு அப்படி இருந்த ஒரு இது எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு இப்ப பாருங்க எல்லாரும் அவங்க வீட்டுல வீட்டுல இருந்திருந்து mobile பார்த்து எல்லாமே பாத்துட்டு உங்களையும்தான் சேர்த்து சொல்றேன் நீங்களும் mobile லதானே பாப்பேன்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் எல்லாருமே அப்படிதான் காலம் மாறிப் போயிடுச்சு அக்கா

பழைய காலத்துல வந்து அவங்க அப்படி இருந்தாங்கன்னா எப்படி தெரியுமா அவங்க விளையாடும் போது அவங்களோட body health உ blood circulations எல்லாமே correct ஆ இருந்துச்சு ஆனா இப்ப பாருங்க எல்லாருக்கும் நோய் obesity அந்த இது குண்டாயிட்டேன் சொல்லிட்டு அந்த இதுக்கு போயிட்டு உடம்பு குறைக்கிறது அப்படியே ஆயிட்டாங்க பாத்தீங்களா நம்மளை உடம்புக்கு எவ்வளவு கேடுன்னு அவங்களுக்கு தெரியலே பிரியங்கா முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் ஆஹ் school போவோம் அழுதுட்டு போவோம் இது பண்ணோம் அழுவோம் படிக்கணும் படிக்கணும் சொல்லிட்டு ரொம்ப அழுவோம் இப்ப எல்லாம் பிள்ளைங்க ஜாலியா போறாங்க ஏன் பிரியங்கா ஏன்னு தெரியுதா ஏன்னா அவங்க போகிறதே இப்போ இப்போ வந்~ நம்ம காலத்துல எல்லாம் என்ன தெரியுமா staff வந்து படிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மள இது பண்ணனும் இப்ப எல்லாம் அப்படி கிடையாது எல்லாமே அவங்க mobile லயே பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கறாங்க

நல்லா படிப்பாங்க college க்கு போனா போயிட்டு அங்க college மட்டும் போயிட்டு வருவாங்க இப்ப எல்லாம் அப்படி இல்லை college அ cut அடிச்சிட்டு entertain பண்றதுக்குதான் students எல்லாம் அதிகமாக விரும்புறாங்க ஆனா entertainment வந்து இப்ப என்ன சொல்றது அவங்க வந்து entertain பண்றது

ஆஹ் இப்படி போனாலும் நம்ம காலத்து entertainment வராதுல்ல நம்ம school ல free எப்பன்டா free period குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு wait பண்ணி free period கிடைக்கும் போது அடிச்சு புடிச்சு விளையாடுறது சண்டை போடுறது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 இப்ப எல்லாம் குழந்தைங்கள்ட்ட கேளு அப்படி ஒரு game இருக்கான்னு கேட்டா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உம் உம் இல்லை பிரியங்கா முன்னாடி எல்லாம் வீட்டுல வந்து எப்படின்னா ஆஹ் ஒவ்வொரு வீட்டிலேயும் பிள்ளைங்க வந்~ பிள்ளைங்களே ஆஹ் நாலு அஞ்சுன்னு பாத்தினா பிள்ளைங்க பி~ பிறந்திருப்பாங்க இருப்பாங்க பெத்து வச்சிருப்பாங்க ஆனா இப்போ எல்லாம் பாத்தியா வீட்டுக்கு ஒரே பிள்ளை ரெண்டு பிள்ளை அந்த மாதிரி பெத்து வச்சுட்டு entertainment பண்ணுனா எப்படி போய் பிள்ளைங்க வந்து entertainment பண்ணணும் பிரியங்கா ஆமா இப்~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

அதே மாதிரி இப்ப அஞ்சு பிள்ளைங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே கூட்டுக்குடும்பமா இருந்திருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கோயிலுக்கு இல்லைன்னா எதாவது beach உ park உ அந்த மாதிரி அதுவே ஒரு enjoyment தான் எல்லாரும் ஜாலியா பேசி பழகறது ஆனா இப்ப யாரு யாருமே அப்படி போறதே கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க பாட்டுக்கு தனியா car எடுத்தாங்களா போனோமா நம்ம அந்த மாதிரியே இருக்காங்க உம் உம் இப்ப நிறைய கேள்விப்படறேன் பிரியா பிள்ளைங்க வந்து stre~ அஹ் பிரியங்கா பிள்ளைங்க வந்து stress இப்ப வந்து வேலை பாக்குறாங்கல்ல stress ஆ இருந்தவுடனே கேட்கறாங்க அதே மாதிரி எங்கயாவது வெளிய போறாங்க சிலவங்க தான் போக மாட்டேங்கிறாங்க அத~ அதனால மன அழுத்தத்துக்கு உண்டாகுறாங்க பார்த்திருக்கியா அக்கா அப்படியே stress இருந்தாலும் இப்ப mobile ல பாத்துட்டு இருந்தா கூட stress ஆ தான் அக்கா இருக்கும் இப்ப நீங்க stress free ஆ போகணும்னா இப்ப நீங்க வெளிய போயிட்டு ஒரு மிந்தி எல்லாம் நம்ம வந்து park உ beach எல்லாம் போவாங்க இப்பவும் போறாங்க ஆனாலும் வந்து எப்படின்னா மிந்தி வந்து ஒரு relaxation க்காக நிறைய பேர் கூட இருந்தே பேசி சிரிச்சு போறாங்க இப்ப என்ன தெரியுமா அவங்க போறாங்களா ஏதோ தனியா போறாங்க ஏதோ இது மா~ இது மாதிரியே வாழ்றாங்க உம் உம் இல்லை பிரியங்கா முன்னாடி எல்லாம் ground ground ஆ இருக்கும் அங்கே இங்கேயுமா எங்க பாத்தாலும் ground ஆ இருக்கும் பசங்க cricket விளையாடிட்டே இருப்பாங்க இப்பல்லாம் அதெல்லாம் போயிடுச்சுல பிரியங்கா இப்ப வந்து பசங்க online ல cricket விளையாடுற அளவுக்கு மாறிடு~ ஆமா அக்கா இப்ப எல்லாருமே வந்து ஆமா full ஆ இப்ப recent ஆ கேட்டிங்களா இந்த online ல ரம்மி விளையாடி எத்தன பேர் suicide பண்ணாங்கன்னு எவ்வளவு பேர் stress னாலே suicide பண்ணாங்கன்னு ஆனா அவங்களுக்கெல்லாம் அது என்ன தெரியுமா just ஒரு entertainment ஆ இருந்தது அது வந்து எந்த level க்கு கொண்டு போயிருக்கு பாத்தீங்களா suicide level க்கு கொண்டு போயிருக்கு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 மனசு relax ஆ இருக்கும் பிரியங்கா ஆனா அதெல்லாம் இப்ப யாருமே பண்றது இல்லை ஆஹ் வேலை பணம் அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறாங்க இல்லை ஆமாக்கா இப்ப வேலைக்கு வந்து இப்ப வந்தீங்க வேலைக்கு வந்துட்டா வேலையை முடிச்சு போடுவேன் இப்ப வந்து mostly company's க்கு வந்து saturday, sunday மட்டும்தான் leave கொடுக்குறாங்க அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா ஆயிடுச்சு ஏன்னா நம்ம lifestyle அப்படி மாறிடுச்சு நம்ம lifestyle அப்படி நம்மள கொண்டு விட்டுட்டு ஒரு சின்ன phone க்குள்ளயே நம்ம உலகம் முடியிற மாதிரி ஆயிடுச்சு உம் உம் பிரியங்கா வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்க எப்படி time spend பண்றாங்க entertainment பண்றாங்க பிரியா அவங்க வந்து எப்படி தெரியுமா வே~ இப்ப foreigners எல்லாம் வந்து வேற மாதிரி இருப்பாங்க இப்ப~ வந்~ நீங்களே பாருங்களேன் நம்ம கன்னியாகுமரியை எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரியிலே எவ்வளவு foreigners வர்றாங்க தெரியுமா main ஆ வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் வர்றாங்க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 நம்ம family காக சில நேரம் spend பண்ணணும் அப்படீன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப ஒவ்வொரு ஊர் ஊரா ஒவ்வொரு coun~ நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஊரு ஊராதான் போவோம் அவங்க country country யா போயிட்டு கொஞ்ச நாளைக்கு இது பண்ணுவாங்க இப்ப ஒருவேளை அப்படி அவங்களுக்கு போக முடியலன்னா அங்க இருக்க beach உ அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம் இருக்காதல்ல அங்க malls உ அந்த மாதிரி அங்க வந்து நிறைய games உ gaming இருக்கும் அடுத்து அந்தந்த road side ல நிறைய entertainment இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க இருக்காங்க அக்கா நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டாலே பாருங்க heroines உ இது abroad போறாங்கல்ல அவங்களோட time அ sen~ பண்~ spend பண்றதுக்கு உம் உம் சரி பிரியங்கா நம்ம வந்து உம் குழந்தைங்ககூட time spend பண்ணலாம் இல்லை பிரியங்கா குழந்தைங்க கூட விளையாடி இப்ப என்ன தெரியுமா யாரையுமே தாத்தா பாட்டி கூட வெச்சுச்சுக்கிறதே கிடையாது எல்லாருமே தாத்தா பாட்டி வந்து ஒரு இது பெரிய